இது பாக்கறதுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு ம் இந்த இங்க வந்துட்டு நெறைய மலைங்கள்லா இருக்கு பாறைங்களலா இருக்கு.

அ இந்த விட்ட சுத்தி வந்துட்டு கொஞ்ஜோ கொஞ்ஜோ மரங்கள்ளா இருக்கு அ இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு சின் ஒரு பீல்டிங் ஒன்னு தெரியிது.

இது வந்து ஒரு டீ தூள் ஷாப்பு அ இதுல வந்து டிஃப்ரென்ட் டைப்ஸ் ஆஃப் டீத்தூள் வந்துட்டு நெறைய இந்த கிளாஸ் உள்ளயு வச்சிருக்காங்க அ உள்ள பாட்டல்ஸ்ல நெறைய டீ தூள் வச்சிருக்காங்க.

இது ஒரு பெரிய ப்ளே க்ரௌண்ட் ஆ இங்க வந்து நெறய பேர் வெளாண்டுட்ருக்காங்க இதுல வந்து ஃபுட்பால் வெளயாடற மாதிரி இருக்கு.

அ இது ஒரு சின்ன பார்க் மாதிரிருக்கு பாக்கறதுக்கு.

இதுல வந்து கீழ வந்துட்டு கிரீன் கலர்ல நல்ல பில்லு மொளச்சுருக்கு.

ரைட் சைடுல வந்துட்டு ஒரு கார் நின்னுட்ருக்கு இங்க வந்து மூணு கொடி மாதிரி கட்டி இருக்காங்க ஒயிட் கிரீன் பிங்க்ல மூணு கொடி கட்டிருக்காங்க.

க்ளினிக்ல வந்துட்டு மூணு பிளாக் கலர் சேர்ஸ் வெச்சிருக்காங்க.

நெறைய பேசஞ்சர்ஸ் வந்து ட்ரெயின்காக வெயிட் பண்ணிட்ருக்காங்க.

இது ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஏ_டி_எம் அ இந்த ஏ_டி_எம்க்கு மேலயே வந்துட்டு மெருன் வித் வைட்ல வந்துட்டு ஒரு லோகோ போட்ருக்காங்க இந்த ஏ_டி_எம் குள்ள வந்துட்டு கிரீன் கலர் ஷர்ட் போட்ட ஒருத்தர் மணி எடுத்துட்ருக்காரு.

ஒரு டி_வி ஒன்னு வெச்சிருக்காங்க இங்க வந்துட்டு ரெண்டு டோர்ஸ் வந்து வெச்சிருக்காங்க.

இந்த சர்ச்சோட ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் கிரீனிஷா நறையா மரங்களும் செடிங்களும் இருக்கு.